அதற்கு விண்டோஸ் ஸ்டார்ட் மேனு ல் இருந்தோ அல்லது லிப்ரியாஃபிஸ் ஏற்கனவே திறந்திருந்தால் பைல் நியூ பின் டேட்டாபேஸ் ல் சொடுக்கியோ பேஸ் ஐ திறக்கவும் இப்போது இது டேட்டாபேஸ் விசார்ட் ஐ திறக்கிறது இங்கே கனெக்ட் டோ ஆன் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ் ஐ சொடுக்கவும் பின் ட்ராப்டவுன் ல் சொடுக்கவும் இந்த லிஸ்ட் ல் பேஸ் அணுகக்கூடிய பல்வகை டேட்டாபேஸ் சோர்ஸ் களை கவனிக்கவும் இங்கே ஸ்ப்ரெட்ஷீட் ல் சொடுக்குவோம் பின் நெக்ஸ்ட் பட்டன்
இப்போது ப்ரோவ்ஸ் பட்டன் ஐ பயன்படுத்தி நாம் ஏற்கனவே சேமித்த ஸ்ப்ரெட்ஷீட் இடத்தை கண்டுபிடிக்கவும் ஸ்ப்ரெட்ஷீட் க்கு பாஸ்வேர்ட் இருந்தால் அதையும் நாம் கொடுக்கவேண்டும் இங்கே அது தேவையில்லை நெக்ஸ்ட் பட்டன் ல் சொடுக்குவோம் இப்போது ஸ்ப்ரெட்ஷீட் ஐ ஒரு டேட்டா சோர்ஸ் ஆக பதிவுசெய்வோம் பின் ஒப்பன் இட் போர் எடிட்டிங் பினிஷ் பட்டன் ல் சொடுக்கவும் இங்கே ஒரு டேட்டாபேஸ் பெயரைக் கொடுப்போம்
டைப் செய்வோம் லைப்ரரிமெம்பர்ஸ்
சேவ் ஏஎஸ் டைப் ஐ கவனிக்கவும் இது சொல்வது ஒடிஎஃப் டேட்டாபேஸ்
இந்த இடத்தில் அது odb ஸ்ப்ரெட்ஷீட் ஆக அதே இடத்தில் சேமிக்கவும்
ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பேஸ் ல் ஒரு டேட்டா சோர்ஸ் ஆக பதிவு செய்துள்ளோம் இப்போது மெயின் பேஸ் விண்டோ ல் இருக்கிறோம் இங்கே இடப்பக்க பேனல் ல் டேபிள்ஸ் இக்கான் ஐ சொடுக்கவும் டேபிள்ஸ் ல் கவனிக்கவும் ஷீட்1 ஷீட்2 மற்றும் ஷீட்3 ஷீட்1 ஐ திறக்க அதில் டபிள் கிளிக் செய்யவும்

முதலில் பேஸ் விண்டோ ல் இருந்து ரைட்டர் ஐ திறப்போம் அதற்கு பைல் நியூ பின் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ல் சொடுக்குவோம் இப்போது ரைட்டர் விண்டோ ல் இருக்கிறோம் கிடைக்கும் டேட்டா சோர்ஸ் களை பார்க்க மேலே வியூ மேனு ல் சொடுக்கி டேட்டா சோர்சஸ் ஐ சொடுக்கவும் மாற்றாக ப்4 கே ஐ அழுத்தலாம் மேல்இடப்பக்கம் இப்போது நாம் உருவாக்கிய லைப்ரரிமெம்பர்ஸ் உட்பட பதிவுசெய்யப்பட்ட டேட்டாபேஸ் களின் பட்டியலை பார்க்கிறோம் டேட்டாபேஸ் ஐ பார்க்க டேட்டாபேஸ் பெயரின் இடப்பக்க கூட்டல் குறியை சொடுக்கி இதை விரிவாக்குவோம் பின் டேபிள்ஸ் ஐ விரிவாக்குவோம் இங்கே ஷீட்1 2 மற்றும் 3
ஷீட் 1 ல் சொடுக்குவோம் ரைட்டர் விண்டோ ன் மேல் வலப்பக்கத்தில் நம் டேட்டா உள்ளது நம் உதாரண ரைட்டர் டாக்குமென்ட் ல் இந்த டேட்டா ஐ எப்படி பயன்படுத்துவது என பார்க்கலாம்

மீண்டும் மேல் இடப்பக்கம் செல்வோம் இங்கே டைப் செய்வோம் மெம்பர் நேம் கோலோன் பின் மேல் வலப்பக்கம் உள்ள டேட்டா சோர்சஸ் ஏரியா ல் நேம் கோலம்ன் ல் சொடுக்குவோம் இப்போது நாம் டைப் செய்த டெக்ஸ்ட் க்கு அடுத்து இதை சொடுக்கி இழுத்து விடவும் பின் tab கே ஐ அழுத்தி டைப் செய்க போன் நம்பர் கோலோன் இப்போது என்ன செய்யவேண்டும் என்று தெரியும் இல்லையா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

தமிழாக்கம் பிரியா
நன்றி